இந்த சைடு பாத்தீங்கனா கர தெரியுது.

அதுக்கு பக்கத்துல வந்து ஒரு ஏ_சி இருக்கு.

ஃபஸ்ட் வந்து ஆறு அதுக்கு மேல அஞ்சி அதுக்கு மேல நாலு அதுக்கு மேல மூணு அதுக்கு மேல ரெண்டுனு சொல்லி ரோ வைஸ்ல டம்ளர்ஸ்ஸும் அடுக்கி வெச்சிருக்காங்க.

குட்டி ஸ்டாண்ட் மாரி கீழ வெச்சு அதுலயும் துணி அடுக்கி வெச்சுருக்காங்க.

அதுக்கு லெஃப்ட் சைடு பாத்தீங்கன்னா வீடு வந்து பாதி வேலையாயி வீட்டுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா செங்கல்லா அடுக்கி வச்சிருக்காங்க.

அந்த சைடு ப்ளூ கலர் போர்ட் ஒன்னு இருக்கு.

இங்க வந்து வரிசையா ஓடு வந்து அடுக்கி இருக்காங்க கண்ணு.

மாடி வீட்டுக்கு கீழ வந்து நெறையா கடையெல்லா இருக்கு.

பேக்கரிக்குள்ள பாத்தீங்கன்னா முன்னாடி வந்து என்ட்ரன்ஸ்ல ஒரு கண்ணாடி கிளாஸ் இருக்கு.

சைடுல பாத்தீங்கன்னா ஏ_சியோட ஹோல்ஸ் எல்லா இருக்கு.

இது வந்து ஒரு ஆட்டுப்பட்டி இந்த ஆட்டுப்பட்டில பாத்தீங்கனா செட்டு மாறி அடிச்சு அதுக்குள்ளதா ஆடு உட்ருக்காங்க.

இந்த எடத்துல பாத்தீங்ன்னா வைட் கலர்ல பெயிண்ட் அடிச்சுருக்கு நெறைய டூல்லா இருக்கு.

இதுக்கு சைடுலலா பாத்தீங்கன்னா அழகுச் செடி எல்லாம் குட்டி குட்டியா இருக்கு.

இந்த மூணு பசங்களுக்கு ஆர்மி ட்ரெஸ்சு கைல பிளாக்கு தொப்பியு இருக்கு.

அதுக்கு பின்னாடி பாத்தீங்ன்னா பால் கேன்லா வெச்சிருக்காங்க.

இந்த டப்பாவும் வந்து ஒவ்வொரு ஒவ்வொரு டப்பாவும் வந்து ஒவ்வொரு கலர்ல இருக்.